okay ma'am வேற வந்து பொன்னாங்கண்ணிக் கீரை, அகத்திக்கீரை அந்த மாதிரி main ஆன கீரை items இருக்குதா ma'am இருக்கு ma'am இருக்கு. நான் உங்ககிட்ட நான் உங்களுக்கு சொல்றேன் first பருப்புக்கீரை இருக்கு, அதுக்கு அப்புறம் சிவப்பு கம்பளி கீரை இருக்கு, பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு, காசனிக்கீரை இருக்கு, அப்புறம் வந்து சுக்காராகீரை இருக்கு, அதுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முருங்கைக்கீரை கூட இருக்கு, அகத்திக்கீரை இருக்கு, அப்புறம் பொன்னாங்கண்ணிக் கீரை இருக்கு, பசலைக்கீரை இருக்கு, ஒரு சிறு கீரை இருக்கு, அப்புறம் வந்து தும்~ தும்பைகீரை இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்கு, கருவேப்பிலை உங்களுக்கு free யாவே நாங்க தந்துருவோம் தூதுவளை இருக்கு, துளசி கீரை இருக்கு, வல்லாரைக் கீரை இருக்கு ma'am. so இவ்ளோ கீரைல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான கீரை வேணும்னு நீங்க சொல்றீங்களா ma'am

எனக்கு வந்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணிக் கீரை, அரைக்கீரை, பசலைக் கீரை, ஆஹ் அடுத்து தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதுக்குப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வல்லாரைக்கீரை, வல்லாரைக்கீரை எனக்கு main ஆ வேணும் ma'am. அதுக்கப்புறம் புதினாக்கீரை, ரம்பைக் கீரை, ஏன்னா வல்லாரைக்கீரை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய வந்து, நிறைய ஞாபகமற~ ஞாபகமறதி உள்ளவங்க நிறைய பேர் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் so அதுக்கு வந்து வல்லாரைக்கீரை எனக்கு main ஆ தேவைப்படுது. அப்புறம் வந்து, நிறைய வந்து sugar க்கு எல்லாம் வந்து சாப்பிடுவாங்கல்ல ma'am கீரை வகைகள் அப்புறம் pressure உள்ளவங்க வந்து சாப்பிடுவாங்கல்ல so அந்த மாதிரி கீரை வகைகளும் எனக்கு அனுப்பிருங்க okay யா ma'am ஆஹ் okay ma'am okay கண்டிப்பா வந்து, உங்களுக்கு இவ்ளோ கீரைகள் நீங்க கேட்ருக்கீங்க இவ்ளோ கீரைல வந்து உங்களுக்கு எவ்ளோ கட்டு வேணும் அப்படின்னு சொல்றீங்களா ma'am எனக்கு எல்லாத்துலயும் வந்து மூணு கட்டு குடுத்துருங்க okay யா ma'am ஆஹ் okay ma'am okay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 fruits கொஞ்சம் நிறைய items சொல்லுங்க ma'am

ஆஹ் okay ma'am, problem இல்லை problem இல்லை, ஆஹ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். strawberry இருக்கு, strawberry சீத்தாப்பழம், முற்சீத்தாப்பழம், வெண்ணெய்ப் பழம், பழம் நீங்க வந்து வெண்ணைப்பழம் ஏதோ சொன்னீங்க ma'am அது என்ன பழம்?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

அப்படியா ma'am நான் கேள்விப்பட்டது இல்ல ma'am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 okay ma'am வேற fruits item சொல்லுங்க ma'am

அதுக்கப்புறம் கண்திராட்சை இருக்கு, கற்பொடி முந்திரி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமைப்பலா, ஈரப்பலா, கொச்சைபலா, அப்புறம் வந்து ஆணை கொய்யா, ஒரு வந்து பன்னீர் திராட்சை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹம் பன்னீர் திராட்சை ma'am ஆஹ் ஆமா ma'am அதே apple, orange இன்னும் நீங்க சொல்லவேயில்லை ma'am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 இருக்கு, கிச்சிலிப்பழம் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாத்துக்குடி, கமலா mango இருக்கு, ஆஹ் அப்புறம் கோவைப்பழம், அப்புறம் வெள்ளரிப்பழம் பழம், அஹ் பழம், பழம் சிறுநாவல், சிறுநாவற்பழம், பேரிச்சம்பழம் அப்புறம் கொய்யாப்பழம், அத்திப்பழம், பச்சைப்பழம், நெல்லிக்காய் இருக்கு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 மாம்பழம் இருக்கு, அப்புறம் மெங்கூஸ் பழம் இருக்கு, சாத்துக்குடி உங்ககிட்ட ma'am சாத்துக்குடி சொன்னனா?

so நீங்க சொன்ன main இதெல்லாம் main fruits சு அதெல்லாம் தாண்டி இதுல இருக்கக்கூடிய fruits items வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. so அதான் தெரியாத ma'am okay ma'am நீங்க சொல்லுங்க ma'am இன்னும் நீங்க என்னவென்ன varieties லாம் சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன் ma'am

okay ma'am okay இப்ப பம்பரமாசு பழம் இருக்கு, பனம்பழம் இருக்கு பம்பரமாசு

பம்பரமாசு பம்பரமாசுப்பழம் fruits ன்னு பாத்திங்கனாலே எல்லாமே உங்களுக்கு ஒரு medicine அஹ் use இருக்கு ma'am கேக்குதா? சொல்லுங்க ma'am என்ன taste ல இருக்கு சொல்லுங்க ma'am இனிப்பு

ma'am எல்லா fruits ம் இனிப்பா தான் ma'am இருக்கும். அது வந்து normal ஆ வந்து புளிப்பா இருக்குமா, இல்ல கசப்பா இருக்குமா, இல்ல taste ல இருக்குமா அந்த மாதிரி கேட்டேன் ma'am வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு taste ல இருக்கும். slight ஆ வந்து புளிக்குற தன்மை இருக்கும் ma'am இதுல சரி okay ma'am நான் இதுவே நான் வந்து order போடுறேன். first time ஆ நான் கேள்விப்படுறேன். சரி okay எனக்கு இதுல வந்து ரொம்ப five KG லாம் நீங்க போட வேண்டும். just oneKG, ஆஹ் one KG எனக்கு போட்டா oneKG அந்த மாதிரி போட்டா போதும். ஏன்னா மக்கள் வாங்குவாங்களான்னு தெரியல. so அதனால எனக்கு இதுல கம்மி rate க்கு போட்டா போதும் வேற வந்து வேற

vegetables இல்ல ma'am. அது வந்து sorry ma'am அது vegetables நீங்க fruits items ன்னு சொல்லிட்டீங்க ma'am. என்ன ma'am நீங்க comedy பண்ணிட்டே இருக்கீங்க ma'am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 ஆஹ் ma'am I think நான் நினைக்கிறேன் நீங்க வந்து இந்த first time நீங்க store க்கு நீங்க புதுசா ma'am. நீங்க தெரியும் புதுசா நீங்க வேலைக்கு வந்துருக்கீங்களா ma'am உங்களுடைய manager உங்களுடைய manager கிட்ட நான் பேசணுமே ma'am

தக்காளிப்பழம் தான் ma'am நாம் சொல்லுவோம். but அது வந்து vegetables ல வாங்குவாங்க இல்லை ma'am அது normal ஆ full ஆ கடிச்சு சாப்பிட முடியாது. அது நம்ம வந்து காய்கறில கறி வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு பண்ணுவோம்

ஆஹ் okay ma'am உங்களுக்கு இதுல எவ்ளோ வேணும் ma'am okay ma'am நீங்க நிறைய fruits items லாம் சொன்னிங்க. எனக்கு எல்லா fruits லேயும் வந்து five KG எல்லாமே போட்டுருங்க. okay யா ma'am அப்புறம் கீரை வகைகள்ல, நான் சொன்ன கீரை வகைகள்ல வந்து எல்லாமே எனக்கு மூணு கட்டு வச்சு எல்லாமே குடுத்திருங்க. okay யா ma'am. அதுபோக எனக்கு extra புதினா அஹ் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கொடுத்திடுங்க, அப்புறம் எனக்கு தேங்காய் கூட எனக்கு வந்து ரெண்டு மூடை எனக்கு குடுத்துருங்க. okay ma'am. ரெண்டு மூடை இருக்குதா ma'am?

okay அது குடுத்துருங்க. அப்புறம் வந்து கீரை~ ஆஹ் fruits லேயும் எனக்கு எல்லாத்திலேயும் five KG வச்சு குடுத்துருங்க. எல்லாமே வந்து damage ஆகாம வந்து சேரணும். okay ஆ ma'am

okay ma'am எங்களுடைய shop வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் one time பேசியிருக்கேன், நீங்க direct ஆவே எனக்கு வந்து அங்கே அனுப்பிடுங்க okay யா ma'am ஆஹ் okay ma'am, thank you ma'am அஹ் thank you ma'am அறையில் உட்கார்ந்து ஒரு பெண்ணின் உருவத்தை வரைந்துகொண்டிருந்தான் தன் சிந்தை செயல் திறன் அனைத்தையும் செலுத்தி அந்த ஓவியத்தில் அவன் முழு மனதொடு ஈடுபட்டு இருந்தான்

அந்த பெண்ணின் பெயர் ராதா அருண்னின் அப்பா பெயர் மணிவண்ணன் ஒரு பெருய பிரபல company யின் ஆலோசகர் அது மட்டும் அல்ல அந்த company யின் முதலாளி அருணாச்சலத்தின் நெருங்கிய நண்பரும் கூட அந்த அருணாச்சலத்தின் பொண்ணுதான் இந்த ராதா ராதா நல்ல அழகி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாள் car தெரியும் நாகரீகமான நடை உடைகள் பெண்களுக்கே உண்டான அடக்கமும் அமைதியும் அவளிடம் உண்டு ராதாவின் ஓற விழி பார்வைக்காக ஏன்குவோர் பலர் அதில் நம் அருண்னும் ஒருவன் ஒருநாள் company நடைபெற்ற தொழிலாளர் விழாவின் போது அருண் ராதாவை சந்தித்தான் ராதாவின் எழில் உருவம் அருணின் நெஞ்சை கவர்ந்தது கண்டதும் காதல் கொண்டான் அன்றிலிருந்து ராதா அவன் உள்ளத்தில் நிரந்தரமாக குடியேறிவிட்டால் ராதாவை நினைத்து நினைத்து அருண் ஏங்கினான் நினைவிலும் கனவிலும் ராதாவின் உருவமே அவன்முன் நின்றது அவளை அருணால் ஒரு நிமிடம் கூட மறக்க முடியவில்லை ராதா இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு வந்து விட்டான் அருண் அதனால் ராதாவின் உருவத்தை இடைவிடாமல் வரைந்தான் அதன் மூலம் அவனுக்கு சிறு ஆறுதல் கிடைத்தது அதனால் அவனுடைய அரை முழுவதும் ராதாவின் அழகு உருவம் கொண்ட ஓவியங்கள் நிறைந்து இருந்தன விமலா அவன் அறைக்குள் நுழைந்தால் விமலா அருணின் தங்கை ராதாவின் உயிர் தோழியும் கூட இருவரும் ஒரே கல்லூரியில் படிக்கிறார்கள் அருண் தன்னை மறந்து ஓவியம் வரைந்து கொண்டிருப்பதை பார்த்தால் விமலா அண்ணா என்று கூப்பிட்டு கொண்டே வந்தால் விமலா அவள் கூப்பிட்டது அருணின் காதில் விழவே இல்லை அருண் வரையும் ஓவியத்தை உற்று பார்த்தால் விமலா சற்றே திடிக்கிட்டால் அது தன தோழி ராதாவின் உருவமாக இருப்பதை கண்டால் பின் அண்ணனின் அரை முழுவதும் சுற்றி பார்த்தால் எங்கும் ராதாவின் உருவ ஓவியம் விமலாவுக்கு தலை சுற்றுவதுபோல் இருந்தது. அண்ணா என்று சத்தமாக கூப்பிட்டால் விமலா இப்போதுதான் அருணுக்கு விமலாவின் குரல் கேட்டது திடிரென விழித்து எழுந்தவன் போல் தன் உணர்வு பெற்றான் அருண் திரும்பி பார்த்து விமலாவா என்றான் என்னனா இது இந்த room முழுவதும் ராதாவின் உருவ படங்களா இருக்கு நீ இப்ப வரஞ்சிகிட்டு இருக்கறதும் ராதாவின் உருவம் தானே ஓவியம் வரைய வேறொன்னும் உன் கற்பனைக்கு எட்டலையா என்று விமலா கேட்டால்

என்று கேட்டால் விமலா உனக்கு புரியாதுதா ராதா ஏ உயிர் தெகட்டாத தேன் தமிழ் என் உயிரில் கலந்த உறவு அவ இல்லாம நா இல்ல இன்னிக்கி அவ என் காதலி நாளைக்கி என் மனைவி உனக்கு அண்ணியாக போற உன் தோழி ராதா என்றான் அருண் அண்ணா எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது அவளை மறந்து விடு அண்ணா என்றான் விமலா விமலா என்னால அவல மறக்கவே முடியாது அவல மறக்கறது நா சாவறது ஒண்ணுதா என்றான் அருண் என்னன்னா இப்படி பேசுற ராதா என் தோழி மட்டும் இல்ல நம்ம அப்பா அப்பா வேலை செய்யும் company owner அருணாச்சல sir ரின் மகள் இந்த விஷயம் அருணாச்சல sir க்கு தேரிந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சி பாத்தியா என்று கேட்டால் விமலா அருணாச்சல sir நம்ம அப்பாவின் முதலாளி மட்டும் இல்ல நம்ம அப்பாவின் இனிய நெருங்கிய நண்பன் அது மட்டும் இல்ல அவருக்கு என்னைய ரொம்ம பிடிக்கும் உண்மையான காதல் பணம் அந்தஸ்த்து அனைத்தையும் கடந்தது என்பது அவருக்கும் தெரியும் அதனால கண்டிப்பா என் காதல் நிறைவேறும் என்றான் அருண். ராதா மீது உள்ள காதல் உன் கண்ணை மறக்குது அண்ணா அதனால்த நா சொல்றது உன் காதுலையே விழ மாட்டிது நீ ராதா மேல உயிரையே வச்சிருக்க

என்றான் அருண் சுத்தம் ரொம்ப நல்லது ஏன் அண்ணா இப்படி பண்ற ஒரு வேல அவ உன்ன காதலிக்கலேனா நீ மட்டும் காதலிச்சி என்ன பயன் என்று கேட்டால் விமலா இல்ல விமலா கண்டிப்பா அவ ஏன் காதல ஏத்துப்பா நா நெஞ்சார காதலிப்பது அவளுக்கு தெரிஞ்சா அவ என்னைய நிச்சையம் காதலிப்பா எனக்கு நம்பிக்க இருக்கு என்றான் அருண் அண்ணா எனக்கு என்னமோ சரியா படல நீ இப்டி மனகோட்ட கற்றது வீண் கனவா போயிடுமோனு பயமா இருக்கு அத உன்னால தாங்கிக்க முடியாது அண்ணா என்றால் விமலா பயபடாத விமலா உன் உதவி இருந்தா என் மனகோட்ட நிஜமாகும் ஏன் கனவு நினைவாகும் என்றான் அருண் அய்யய்யோ என்ன இதுல இழுத்தி விட்டுடாத அண்ணா அப்பாக்கு தெரிஞ்சா அவ்ளோதா என் படிப்பு கோவிந்தா என்னால் முடியாதுப்பா என்றால் விமலா விமலா உன் அண்ணன் உயிரோட இருக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு உதவி செய் ராதாவை கல்லியாணம் பண்ணி கொள்ளுவது கஷ்டம்னு எனக்கும் புரியும் but கஷ்ட படாம எதுவும் கிடைக்காது என்னால் ராதா இல்லாம வாழ முடியாது

இப்ப நா என்ன உதவி செய்யணும் என்று கேட்டால் விமலா ஏன் உண்மை காதல அவளுக்கு புரிய வைக்கணும் என்றான் அருண் இது easy யான காரியம் இல்ல அண்ணா ஒருவேள அவ என்னைய தப்பா நினச்சிட்டா

என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு விமலா அங்கிருந்து சென்று விட்டால் நாட்கள் சில உருண்டு ஓடின ஒரு நாள் மாலை நேரத்தில் ராதாவும் விமலாவும் பக்கத்தில் உள்ள பூங்காவிற்கு சென்றன பகலெல்லாம் இயங்கி கொண்டிருந்த பகலவன் மேற்க்கே ஓய்வெடுத்து கொள்ள மறைந்து கொண்டிருந்தான் மேல் திசை வானெங்கும் செவ்வொளி படர்ந்து இருந்தது அந்த பின்னணியில் பூங்காவின் அழகு தனி பொலிவுடன் விளங்கியது. இலன் தென்றல் காற்று தவழ்ந்து கொண்டிருந்தது அப்பூங்காவின் இயற்க்கை அழகில் ராதா தன நெஞ்சே பரிகொடுத்தாள். இயல்பாகவே

இந்த பூங்காவின் இயற்க்கை அழகை பாரே எவ்வளவு அழகா இருக்கு பாக்கும் போதே மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம் என்றால் ராதா உண்மையிலே செம அழகா இருக்கு பாக்கும் போதே சந்தோசமா இருக்கு என்றால் விமலா எனக்கு மட்டும் ஓவியம் வரைய தெரிஞ்சி இருந்தால் இப்பவே இந்த அழகான இயற்க்கை காட்ச்சிய ஓவியமா வரைந்து ஏன் room இல் மாட்டி வைத்து daily பாத்து ரசிச்சிட்டே இருப்பா என்றால் ராதா உம் உனக்கு ஓவியம் புடிக்குமா அப்டினா நீ drawing class போய் கத்துக்கலாமே என்று கேட்டால் விமலா கத்துக்கா ஆனா நல்ல drawing master வேணுமே அப்பாவுக்கு அந்த master ரு அவருடைய class ம் திருப்தியா இருந்தா மட்டும்தா என்னைய அனுப்புவாரு உனக்குதா தெரயுமே அப்பாவ பத்தி என்றால் ராதா ராதா இப்படி சொன்னதும் விமலாவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது எங்க அண்ணா அருணு super ஆஹ் ஓவியம் வரைவான் அவன் வரஞ்ச ஓவியங்கள் எல்லாம் தத்ரூபமா அழகா இருக்கும் free time ல லா எங்க அண்ணே வரஞ்சுகிட்டே இருப்பான் என்றால் விமலா அப்டியா உங்க அண்ணனுக்கு ஓவியம் வரைய தெரியுமா அதவும் ரொம்ப தத்துரூவமா வரைவாரா இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே ரொம்ப நல்லதா போச்சி ஏன் அப்பாகிட்ட நா உடனடியா இத பத்தி சொல்ற உங்க அண்ணகிட்ட நா ஓவியம் கத்துக்க ஏற்பாடு செய்யற என்றால் ராதா அதன் பிறகு கொஞ்ச நேரம் பூங்காவில் சுற்றிவிட்டு இருவரும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பினார்கள் வீட்டிற்கு வந்ததும் விமலா பூங்காவில் நடந்த அனைத்தையும் தன அண்ணன் அருணிடம் சொன்னால் அருணுக்கு சந்தோஷத்தில் என்ன செய்வது என்று தலை கால் புரிய வில்லை விமலாவுக்கு ஆயிரம் தடவை நன்றிகள் சொல்லிருப்பான் இரவு முழுவதும் அவன் தூன்கவே இல்லை எப்ப விடியும், எப்ப ராதாவை பார்க்க போறோம் என்று தவியாய் தவித்தான் இரவின் ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு யுகமாக தோன்றியது காதலித்து பார் இரவின் நீலம் விளங்கும் என்று கவிஞர் சொன்னது அவனுக்கு ஞாபம் வந்தது தனக்கு தானே சிரித்து கொண்டான் மறுநாள் பொழுது முடிஞ்சது அருணாச்சலம் மணிவண்ணனுக்கு phone செய்தார் அருண் பற்றியும் அவனது ஓவிய திறமை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார் அருணாச்சலம் அதன் பிறகு அருணை கூட்டிக்கொண்டு தன வீட்டுக்கு வரும்படி மணிவண்ணனிடம் சொல்லிவிட்டு phone ஐ வைத்தார் அருணாச்சலம் இந்த விஷயம் தெரிந்ததும் அருண் வழக்கத்தை விட அழகாக dress பண்ணிக்கொண்டு கிளம்பினான் கொஞ்ச நேரத்தில் மணிவண்ணனும் அருணும் அருணாச்சலம் வீட்டில் இருந்தார்கள் ராதாவுக்கு தினமும் இரண்டு மணி நேரம் ஓவியம் வரைய கற்று கொடுக்க வேண்டும் என்று அருணாச்சலம் சொன்னார் கரும்பு தின்ன கூலியா அருண் உடனே சம்மதம் சொல்லிட்டான் ராதாவோட நெருங்கி பழக தனக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்குமோ என்று ஆவலோடு எதிர் பார்த்து கொண்டிருந்த அருணுக்கு நல்ல சந்தர்ப்பம் அவன்தங்கை விமலா மூலம் கிடைத்தது மனதிற்குள் விமலாவுக்கு நன்றி சொன்னான் தினமும் ராதாவுக்கு அருண் ஓவிய கலையை கற்று கொடுத்தான் ஆவலோடு இருக்கும் அந்த இரண்டு மணி நேரமும் அவனுக்கு இன்ப மயமா இருந்தது அருண் ராதாவோடு தன் இதய ஆழத்தில் இருந்து தோன்றிய அன்பு உணர்ச்சியோடு பேசினான் ராதா இயல்பாகவே மிகவும் இனிமையானவள் so அவளும் அவன் பேசிய அன்பு மொழிகளுக்கு ஏற்ப மிகவும் பாசமாகவும் பரிவோடும் பேசினால் ஆனால் ராதாவின் மனதில் அருணின் மீது எந்த காதல் உணர்ச்சியும் இல்லை ஓவியம் கற்று கொடுக்கும் ஆசான் தன் தோழியின் அண்ணன் ஒரு நல்ல நண்பன்

எத்தனையோ தனிமையான சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் அருண் தன் காதலை ராதாவிடம் வெளிபடுத்தவே இல்லை இந்த சூழ்நிலையில் ராதா அப்பா அருணாச்சலத்தின் தந்தை குடும்பம் வெளிநாட்டில் இருந்து வருவதாக

வெளிநாட்டுக்கு வியாபார நிமித்தமாக தன் குடும்பத்தையும் கூட்டி கொண்டு சென்றுவிட்டார் அதன் பிறகு இப்போதுதான் அவர்கள் தாயகம் திரும்புகிறார்கள் நரேனுக்கு ஐந்து வயது ஆகும் போது ராதாவுக்கு மூன்று வயது அந்த சிறு வயதில் இருவரும் பாத்து கொண்டதுதான் அதன்பிறகு இப்போதுதான் அவர்கள் மீண்டும் சந்திக்க போகிறார்கள் அருணாச்சலத்துக்கு நீண்ட நெடுநாள் ஆசை தன் தங்கை மகன் நரேன்னுக்கு தன் மகள் ராதாவை திருமணம் செய்து கொடுத்து தன் company நிருவாகத்தை மகள் மாப்பிள்ளையுடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை அதே சமையத்தில் அருணாச்சலத்துக்கு தொழில் ரீதியாக business எதிரிகள் இருந்தார்கள் அதில் மிக முக்கியமான எதிரி ஜெசிங்கன் அவனும் அருணாச்சலம் செய்யும் அதே தொழிலை செய்து வருகிறான் சொல்ல போனால் அருணாச்சலத்துக்கு முன்னாள் இருந்து அந்த தொழிலை செய்வது ஜெசிங்கன் தான் அருணாச்சலம் அந்த business குள் வந்ததும் ஜெசிங்கனின் வருமானம் குறைய ஆரம்பித்தது காரணம் என்னவென்றால் அருணாச்சலம் industry யில் இருந்து உற்பத்தி ஆகும் பொருள்கள் மக்களுக்கு மிகவும் பிடித்து இருந்தது மக்கள் கவர கூடிய அளவுக்கு அவருடைய பொருட்கள் இருந்தது அந்த அளவுக்கு அவரின் கடின உழைப்பு இருந்தது அருணாச்சலத்துக்கு ஜெசிங்கனை அழிக்க வேண்டும் எண்ணம் கிடையாது தன் தொழில் மூலம் மக்கள் மனதில் இடம் பெற வேண்டும் தன் குடும்பத்தையும் தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றவேண்டும் இதுதான் அவரின் நோக்கம் அந்த நோக்கத்தில் அருணாச்சலம் வெற்றியும் பெற்றார் ஆனால் ஜெசிங்கனால் அதை ஏற்றுகொள்ள முடிய வில்லை பொறாமை குணம் நல்லவற்றை மறைக்க தொடங்கியது அருணாச்சலத்தின் வளர்ச்சிய கெடுக்கவேண்டும் அவரை அழிப்பதிலும் காட்டும் ஆர்வத்தை தன் வளர்ச்சியில் ஜெசிங்கன் காட்டி இருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் ஜெசின்கனும் அந்த தொழிலில் சிறந்து விளங்கி இருப்பான் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை ஜெசிங்கன் ஒரு திட்டம் தீட்டினான் தன் ஒரே மகன் கெளதமுக்கு அருணாச்சலம் பொண்ணு ராதாவை திருமணம் பண்ணி வைத்தால் அருணாச்சலத்தின் company சொத்து முழுவதும்

ராதாவுக்கு கூடைபந்து விளையாட்டு என்றால் மிகவும் பிடிக்கும் தன் தோட்டத்தில் தோழிகளுடன் கூடைபந்து விளையாடிகொண்டிருந்தால் அப்போது பந்து தோட்டத்தில் இருந்து road டில் வந்து விழுந்தது. அந்த வழியாக வந்து கொண்டு இருந்த நரேன் கண்ணில் அந்த பந்து பட்டுவிட்டது அந்த பந்தை எடுத்துகொண்டு பந்துக்கு உரியவர் யார் என்று தேடிக்கொண்டு தோட்டத்துக்குள் வந்தான் நரேன் பந்தை தேடிக்கொண்டு ராதாவும் வந்தால் நரேனை பார்த்தால் அவன் கையில் பந்து இருப்பதையும் பார்த்தால் நரேன் ராதாவை பார்த்தான் கண்ணோடு கண்கள் ஒன்றின இருவர் கண்களும் பேசின விழி வழியாக தங்கள் இதயத்தை பரிமாரிகொண்டார்கள் இருவரும் காதல் வயபட்டார்கள் நீ யார் என்று கேட்டான் நரேன் என் பெயர் ராதா நா அருணாச்சலத்தோட பொண்ணு என்றால் ராதா ஓ ராதாவா நீ இவ்வளவு பெரியவளா வளந்துவிட்டாய் நீ குட்டி பாப்பாவா இருக்கும் போது உன்ன பாத்தது ராதா என்ன தெரியலையா நான்தான் நரேன் உன் கோத அத்த பையன் என்றான் நரேன். இருநூறு இருக்கணும் சொல்றேன் அடுத்து பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்துல வேணும் எத்தனை தென்னை மரம் வேணும்னு அவறே சொல்லிட்டாரு பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படிங்கிறாரு எத்தனை வேணுமா பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலயே இருக்கணும்னு அப்படின்னு ஆசை பட்டாரு பாரதியார் சரி நல்ல முத்துச் சுடர்போல நிலாவொளி முன்பு வர வேணுங்கறாரு நிலாவினுடைய ஒளி இங்க இருக்கு பாருங்க நிலம் நிலவினுடைய ஒளி அப்படியே முத்துச் சுடர்போல முன்பு வந்து என்ன செய்யணும் விழணுமா அப்படியே நல்லா பிராகாசமா பௌர்ணமி நிலவு போல so அதை தான் வந்து சொல்றாங்க நல்ல முத்துச் சுடர்போல நிலாவொளி முன்பு வர வேண்டும். actual லா காணி நிலத்திலயே பெரிய வீடு கிடையாது. காணி நிலத்துல வீடு சின்ன பகுதி தான்

பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்துலே வேணும் அப்படிங்கிறாரு நல்ல முத்துச் சுடர்போலே நிலாவொளி முன்பு வர வேண்டும் என்ன first டு நிலவு ஒளி அப்போ நிலவு ஒளி எடுத்துக்கலாம் அப்போ என்னெல்லாம் கேட்குறாரு பத்து பன்னிரண்டு தென்னை மரம் கேக்குறாரு அடுத்து நிலவின்னுடைய ஒளி முத்துச் சுடர்போல முன்பு விழணுங்கறாரு அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் படணுங்கறாரு எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளந்தென்றல் வரவேண்டுங்கறாரு அப்போ அவரு கேட்டதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தா கீற்று இளநீரு கிணறு கிணறு அந்த கிணறுக்கு பக்கத்துல தென்னை மர கீற்று இளநீர் வேணும் ஒரு மாளிகை வேணும் அந்த மாளிகையில என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நன்மாடங்கள் தூய்மையான நிறத்துல தூண் அழகாka இருக்கும் தூண் மாடம் தூய்மையாக இருக்கணும் அப்போ இதெல்லாம் key points நியாபக வச்சிக்கோங்க first டு பராசத்திக்கிட்ட அவர் வேண்டுறாரு அப்பறம் அங்க தூண்கள் இருக்கணும் நன்மாடங்கள் இருக்கணும் தூய நிறத்துல இருக்கணும் ஒரு மாளிகை இருக்கணும் அப்பறம் கேணி இருக்கணும் தென்னை மர கீற்று இளநீர் இருக்கணும் அடுத்து பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்துலயே இருக்கணும் நல்ல முத்துச் சுடர்போல நிலாவொளி முன்பு விழ வேண்டும் அப்படிங்கிறாரு அப்பறோம் அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் படணும்னா குயில் ஓசை வந்து அப்படியே இதமா காதில் படணும் சும்மா கண்டமேனிக்கு கத்த கூடாது. அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும் அப்படிங்கிறாரு அழகா காதில் பட வேண்டும்.

எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளந்தென்றல் வரவேண்டுங்கிறாரு எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளந்தென்றல் என்னெல்லாம் கேட்குறாரு பாருங்க முத்துசுடர் போல நிலா பத்து பன்னிரண்டு தென்னை மரம் கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் சித்தம் மகிழும் படி தென்றல் வரவேண்டும் அப்போ என்னெல்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு இந்த பாடல்ல அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி திலத்திடையே ஓர் மாளிகை கட்டித் தரவேண்டும் பராசக்தி கட்டி தர வேண்டும் அங்கு கேணியருகினிலே தென்னைமரம் கீற்றும் இளநீரும் பராசக்தி தென்னை மர கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னைமரம் பக்கத்திலே வேண்டும் பராசக்தி பக்கத்திலே வேண்டும் பத்து பன்னிரண்டு தென்னைமரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச் சுடர்போலே நிலாவொளி முன்பு வரவேண்டும் அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே ந~

அடுத்தது விளக்கம் பாருங்க காணி அளவு நிலம் வேண்டும் அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறம் உடைய மாடங்களையும் தூண்கள் அழகாய் இருக்கு தூணில் அழகியதாயின்னா அழகிய தூண்கள்

இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும் அங்கே முத்துப்போல் நிலாவொளி வீச வேண்டும் காதுக்கு இனிய குயிலின் ஓசை கேட்க வேண்டும் உள்ளம் மகிழுமாரு இளம் தென்றல தவிழ வேண்டும் so இதெல்லாம் பாரதியார் விரும்பி இருக்காரு நீங்களும் இந்த மாதிரி விரும்பி பாடம் படிங்க so இப்போ நூல்வெளி பாருங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இது கேட்பாங்க கட்டாயமா ஒண்ணு இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதியார்

நாலு so இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாம் எட்டயபுர புலவர்களெல்லாம் இல்ல எட்டயபுர மன்னர்களான்னுலாம் நம்ம ஆளுங்க கேப்பானுங்க எட்டயபுர மன்னர்களா புலவர்களா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேப்பாங்க இங்க book ல மன்னர்களான்னு கொடுத்திருக்கான் எட்டயபுர மன்னரால் பாரதி என்று பட்டம் வழக்கி சிறப்பிக்கப்பட்டார். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் சரியா அடுத்து தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யாருன்னு கேட்பாங்க பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு கேட்பாங்க பாரதியார் ஆறு நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல் நாடும் மொழியும் எனதிரு கண்களுன்னுலாம் வாழ்ந்தவர் பாரதியார் அப்போ நாட்டுப்பற்றும் மொழிபற்றும் மிக்க பாடல்கள் மண்ணுரிமை பொண்ணுரிமை தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வு இதெல்லாம் key point நியாபக வச்சிக்கோங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பல்வேறு நூல்களில் எட்டு பாரதியார் கவிதைகளில் இருந்து இப்போ நமக்கு பாடல் ஒன்பது காணி நிலம் வேண்டும் என்ற பாடல் பாரதியாரின்னுடைய கவிதைகளிலிருந்து பெறப்பட்டது

இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வு மண்ணுரிமை பெண்ணுரிமை நாட்டுப்பற்று மொழிப்பற்று இதெல்லாம் key point இருபதாம் நூற்றாண்டில இணையற்றவர் எட்டயபுரம் மன்னரால் பாரதி சுப்பிரமணியன் இவருடைய இயற்பெயர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அதுக்கடுத்து பாரதியார் கவிதைகளிலிருந்து காணி நிலம் அப்படிங்கிற பாடல் so இப்படி இதை இதை இந்த key points லாம் தெரிஞ்சி வச்சிக்கோங்க இதுல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க okayso ரெண்டாவது இயல் முடிச்சாச்சு. மூணாவது இயல் அறிவியல் ஆத்திச்சூடி மூன்றாவது இயல் பாருங்க அறிவியல் ஆத்திச்சூடி தான் மூன்றாவது இயல். so மூன்றாவது இயல் பார்க்கலாமா so அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அப்படிங்கிறவரு எழுதி இருக்காரு நம்ம ஆத்திச்சூடி கேள்வி பட்டிருப்போம் இல்லையா அதே தான் அதேப்போல அறிவியலுக்கு ஒரு ஆத்திச்சூடி எழுதி இருக்காரு நெல்லை சு முத்து நுழையும் முன் என்னனன்னு பார்ப்போம் ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையின் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் so ஆத்திச்சூடினா என்ன sir அப்படின்னு கேட்கலாம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி பாடினாரு ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடுனாங்க so மூன்றாவது இயல் இப்போ பாக்குறோம் ஔவையாரு என்ன பண்றாங்க ஆஹ் பாடுனாங்க சரியா ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்ல கூடிய ஒரு இலக்கியம் ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கு ஏற்ப அறிவுரைகளை கூறினார் பாரதியார் கூட புதிய ஆத்திச்சூடி பாடினார் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் அச்சம் தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈவது ஈகை திறன்னு அழகா super ரா சொல்லி இருப்பாரு நல்ல அருமையான வாசகங்களோடு சொல்லி இருப்பாரு அச்சம் தவிர் ஆண்மை தவறேலுன்னு சொல்லி இருப்பாரு இளைத்தல் இகழ்ச்சி ஈவது திறன் so அது போல பாரதியாருடைய புதிய அதே மாதிரி ஔவையார் ஆத்திசூடி பாடி இருப்பாங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு பாடி இருப்பாங்க இல்லையா

அனைத்தையும் உலகின் நலத்திற்க்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆத்திச்சூடியை நமக்கு கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் வரிசையில இருக்கு பாருங்க அறிவியல் சிந்தனைக்குள் அ ல என்ன சொல்றாங்க அறிவியல் சிந்தனை நமக்கு வேணுங்கிறாங்க ஆய்வில் மூழ்கணும் அறிவியல் சிந்தனைக்கு ரொம்ப முக்கியமானது என்னது ஆய்வில நம்ம மூழ்கணும் சரி இயன்ற அளவு புரிந்து கொள்ள try பண்ணணும் science அப்படினாலே யோசிச்சு படிக்கிறது தான் அப்போ இயன்ற அளவு புரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு ஈடுபாட்டோட அணுகு science எப்போ நமக்கு புரியும் ரொம்ப ஆர்வத்தோட அணுகுனா தான் புரியும் அப்போ முதல் நான்கு சொல்லுங்க அறிவியல் ஆய்வு செய் அடுத்தது இது வந்து அ னாது ஆய்வில் மூழ்கு ரெண்டாவது மூணாவது இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு அடுத்தது உண்மையை கண்டறியறது தான் science அப்படினாலே உண்மைய கண்டறியறது தான் so உண்மையை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் உண்மையை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் இல்லையா so அப்போ இது தான் இப்போ இந்த நாலுக்கும் பாருங்க ஆஹ் மனப்பாடம் பண்ணலாமா சரி அறிவியல் ஆய்வு செய். ஆய்வில் மூழ்கு இயன்ற வரை புரிந்து கொள் ஈடுபாட்டோட அணுகு இதான் இந்த முதல் நாலுக்கு சொல்லப்பட்டுருக்கு அடுத்து என்னது உண்மையை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் இல்லையா so இதெல்லாம் முக்கியமானது ஆனா ஆவன்னாலாம் முடிஞ்சுதா ஒரு வேலை இதையே பொருத்துதல்ல கேட்டாலும் answer பண்ண தெரியணும் சரி அடுத்து என்ன sir சொல்றாங்க என்னைக்கும் அறிவியலே வெல்லும் correct தானே science தான் ஜெயிக்குது இன்னைக்கு பாருங்க அத்தனை இடத்துக்கும் சுத்தி பார்த்தாலும் கடைசில science என்ன சொல்லுதுன்னு தான் கேட்கிறோம் ஆமா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க police ல selection போனா கூட கடைசியா என்ன பண்ணிடுறாங்க digital meter என்ன சொல்லுதோ அதை தான் எடுத்துக்கிறாங்க. அது தான் height கடைசில பார்க்கும்போது meter ல digital meter என்ன சொல்லுதோ அது தான் எல்லாத்துலையும் கடைசில science தான் வெல்லுது. அதான் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன்னென்று கேள் அறிவியலோட beauty யே என்ன அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கான~அதுக்கு விளக்கம் கொடுத்தா தான் அது science அதான் ஏன் இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொன்னா கடவுள் அப்படி படைச்சாங்க இப்படி படைச்சாங்க கடவுள் இருந்தாரு இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் science ஏன்னு கேட்குது ஏன் அது காரண காரியத்தோடு நிரூபிச்சாதான் அது science உண்மையை கண்டறிந்தா தான் அது science அதான் சொல்றாரு ஏன் என்று கேள் அடுத்தது ஐயம் தெளிந்து சொல் இல்லையா நம்ம ஆராயிச்சியின் உடைய முடிவ எடுத்து சொல்ல கூடியது தான் science ஐயம் தெளிந்து சொல் ஏன்னா இது prove பண்றோம் பார்த்தீங்களா அதனால தான் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்துச் செயல்படு ஓய்வற உழை ஔடதமாம் அனுபவம் ஔடதமுன்னா மருந்து. அனுபவங்கிறது மருந்து நம்முடைய experience அப்படிங்கிறது தான் science ல வந்து என்னவா இருக்க போது ஒரு நோய் தீர்க்கக் கூடிய மருந்து அறிவியலுக்கு வந்து அனுபவம் தான் மருந்து அதுலதான் நிறைய வந்து result கிடைக்கும்

அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மையைக் கண்டறி ஊக்கம் வெற்றிதரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் ஏன்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஓய்வற உழை ஔடதமாம் அனுபவம் இன்னொண்ணு என்னது ஒருமித்து செயல்படு ஒருமித்து செயல்படு அவ்வளோதான் so இப்போ என்ன சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கலாம் சொல்லும் பொருளும்